C ல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மற்றும் புரே வர்ச்சுவல் பங்ஷன் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது Abstract Classகள் Pure வர்ச்சுவல் பங்ஷன் இதை ஒரு உதாரணத்தின் வழியே செய்வோம்
இதை பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461 அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்போதும் ஒரு பேஸ் கிளாஸ்
ஒரு புரே வர்ச்சுவல் பங்ஷன் ஐயாவது இது கொண்டிருக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ன் ஒரு இன்ஸ்டான்ஸ் ஐ நம்மால் உருவாக்க முடியாது புரே வர்ச்சுவல் பங்ஷன் ஐ காண்போம்
புரே வர்ச்சுவல் பங்ஷன் என்பது உள்ளடக்கம் இல்லாத ஒரு பங்ஷன்
பேஸ் கிளாஸ் ல் இது டிஃபைன் செய்யப்படுவதில்லை
இது பின்வருமாறு டிக்ளேர் செய்யப்படுகிறது வர்ச்சுவல் வாய்ட் வர்ச்சுவல்ஃபன்ஷன் ன் பெயர்0 ஒரு டெரைவ்ட் கிளாஸ் இந்த பங்ஷன் ஐ ஓவர்ரைடு செய்ய வெண்டும்
இல்லையெனில் கம்பைலர் பிழையைக் கொடுக்கும்
ஒரு டெரைவ்ட் கிளாஸ்
அந்த பங்ஷன் ஐ செயல்படுத்தும் வரை இது இருக்கும்
ஒரு உதாரணத்தை காண்போம் எடிடரில் ஏற்கனவே கோடு ஐ டைப் செய்துள்ளேன்
அதை திறக்கிறேன்
நம் பைல் பெயர் abstractசிபிபி என்பதை கவனிக்க இந்த உதாரணம் இரு எண்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் பற்றியது
கோடு ஐ காண்போம்
இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம்
இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் இது அப்ஸ்ட்ராக்டின்டர்ஃபேஸ் என்ற கிளாஸ் ன் டிக்ளரேஷன் ஆகும் பின் பப்ளிக் ஸ்பெசிஃபையர் உள்ளது
இதில் நம்பர்ஸ் என்ற ஒரு வர்ச்சுவல் பங்ஷன் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இது 0 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது பின் வர்ச்சுவல் அல்லாத ஒரு பங்ஷன் உள்ளது
பின் இரு இன்டிஜர் variableகள் ஆ மற்றும் ப்
இங்கே இன்புட் பங்ஷன் ஐ அணுகுகிறோம் இதில் எண்கள் ஆ மற்றும் ப் ஐ ஏற்கிறோம்
இது ஆட் என்ற ஒரு டெரைவ்ட் கிளாஸ் இது பேஸ் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டின்டர்ஃபேஸ் ன் பண்புகளை இன்ஹெரிட் செய்கிறது இங்கே பங்ஷன் நம்பர்ஸ் ஐ ஓவர்ரைடு செய்கிறோம்
இதில் இரு எண்கள் ஆ மற்றும் ப் ஐ கூட்டுகிறோம் இன்டிஜர் வேரியபிள் சும் ல் முடிவை சேமிக்கிறோம் பின் வெளியீட்டை அச்சடிக்கிறோம்
இங்கே மற்றொரு டெரைவ்ட் கிளாஸ் சப் உள்ளது இதுவும் பேஸ் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டின்டர்ஃபேஸ் ஐ இன்ஹெரிட் செய்கிறது இதில் மீண்டும் பங்ஷன் நம்பர்ஸ் ஐ ஓவர்ரைடு செய்கிறோம்
இங்கே இரு எண்கள் ஆ மற்றும் ப் ன் வித்தியாசத்தை கணக்கிடுகிறோம்
பின் வித்தியாசத்தை அச்சடிக்கிறோம்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே கிளாஸ் ஆட் ன் ஒரு ஆப்ஜெக்ட் ஒப்ஜ்1 ஐ உருவாக்குகிறோம் ஆப்ஜெக்ட் ஒப்ஜ்1 ஐ பயன்படுத்தி functionகள் இன்புட் மற்றும் நம்பர்ஸ் இரண்டையும் கால் செய்கிறோம் பின் கிளாஸ் சப் ன் மற்றொரு ஆப்ஜெக்ட் ஒப்ஜ்2 ஐ உருவாக்குகிறோம் மீண்டும் ஆப்ஜெக்ட் ஒப்ஜ்2 ஐ பயன்படுத்தி இரு functionகளையும் கால் செய்கிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது ப்ரோகிராமை இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒரு சேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ஏபிஎஸ் எண்டரை அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் ஏபிஎஸ் எண்டரை அழுத்துக Enter தே நம்பர்ஸ் என காட்டுகிறது 9 மற்றும் 4 ஐ கொடுக்கிறேன் சும் இஸ் 13 என வெளியீடு காட்டப்படுகிறது மீண்டும் காண்பது Enter தே நம்பர்ஸ்
8 மற்றும் 3 ஐ கொடுக்கிறேன்
டிஃப் இஸ் 5 என வெளியீடு காட்டப்படுகிறது இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் slideகளுக்கு வருவோம்
சுருங்கசொல்ல
நாம் கற்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எகா
கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டின்டர்ஃபேஸ் புரே வர்ச்சுவல் பங்ஷன் எகா
வர்ச்சுவல் வாய்ட் numbers0 பயிற்சியாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஸ்டூடென்ட் ஐ உருவாக்கவும் ஒரு புரே வர்ச்சுவல் பங்ஷன் இன்ஃபோ ஐ உருவாக்கவும் இந்த பங்ஷன் ல் மாணவரின் பெயர் மற்றும் வரிசை எண்ணை ஏற்கவும் இரு டெரைவ்ட் கிளாஸ் மார்க்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஐ உருவாக்கவும் மார்க்ஸ் ல் மூன்று பாடங்களின் மதிப்பெண்களை ஏற்கவும் ஸ்போர்ட்ஸ் ல் விளையாட்டில் பெறப்பட்ட மதிப்பெண்களை உள்ளிடவும் மொத்தத்தை கணக்கிடவும் பின் மற்றொரு டெரைவ்ட் கிளாஸ் ரிசல்ட் ஐ உருவாக்கவும் இதில் மாணவரின் பெயர் வரிசை எண் மற்றும் மொத்த மதிப்பெண்ணை காட்டவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்